Java ல் ஸ்ட்ரிங்ஸ் குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியல் நல்வரவு நாம் கற்கப்போவது strings ஐ உருவாக்குதல் strings ஐ சேர்த்தல் மற்றும் லவர் case லிருந்து அப்பர் caseக்கு மாற்றுதல் போன்ற அடிப்படை ஸ்ட்ரிங் operationகளை செய்தல் நாம் பயன்படுத்துவது உபுண்டு 1110 ஜேடிகே 16 மற்றும் எக்லிப்ஸ் 370 இந்த tutorial ஐ தொடர Java ல் டேட்டா டைப்ஸ் குறித்து தெரிந்திருக்க வேண்டும் இல்லையெனில் அதற்கான tutorial களை எங்கள் வலைதளத்தில் காணவும்
ஸ்ட்ரிங் என்பது characterகளின் தொடர் வரிசை
Strings ஐ ஆரம்பிக்கும் முன் கேரக்டர் டேட்டா type ஐ பார்ப்போம்
eclipse க்கு வருவோம் எக்லிப்ஸ் இடே உள்ளது
மீதி code க்கு தேவையான அமைப்பும் உள்ளது கிளாஸ் ஸ்ட்ரிங்டெமோ உருவாக்கி மெயின் method ஐ சேர்த்துள்ளோம்
மெயின் method னுள் எழுதுக சார் ஸ்டார் எக்குவல் டோ சிங்கில் quoteகளில் அஸ்டெரிஸ்க் இந்த ஸ்டேட்மெண்ட்
டைப் char ல் வேரியபிள் ஸ்டார் ஐ உருவாக்குகிறது இது ஒரே ஒரு character ஐ சேமிக்கும்
சில characterகளைப் பயன்படுத்தி வார்த்தையை அச்சடிப்போம் சார் வரியை நீக்கி எழுதுக சார் சி1 எக்குவல் டோ சிங்கில் quoteகளில் சி சார் சி2 எக்குவல் டோ சிங்கில் quoteகளில் ஆ சார் சி3 எக்குவல் டோ சிங்கில் quotesகளில் ர் சிஏஆர் உருவாக்க 3 characterகளை உருவாக்கியுள்ளோம்
வார்த்தையை அச்சடிக்க அவற்றை பயன்படுத்தலாம்
எழுதுக systemoutபிரின்ட் systemoutபிரின்ட் systemoutபிரின்ட் அனைத்து characterகளும் ஒரே வரியில் அச்சடிக்கப்பட printlnக்கு பதில் பிரின்ட் பயன்படுத்துகிறோம்
file ஐ சேமித்து இயக்கவும்
எதிர்பார்த்தது போல வெளியீட்டைக் காண்கிறோம்
ஆனால் இது வார்த்தையை அச்சடிக்க மட்டும் செய்கிறது
உருவாக்கவில்லை
ஒரு வார்த்தையை உருவாக்க ஸ்ட்ரிங் டேட்டா type ஐ பயன்படுத்துகிறோம்
அதை முயற்சிப்போம்
மெயின் method னுள் உள்ள அனைத்தையும் நீக்கி எழுதுக ஸ்ட்ரிங் கிரீட் எக்குவல் டோ ஹெல்லோ லர்னர் String ல் ஸ்
அப்பர்கேஸ் என்பதை கவனிக்கவும்
டெலிமிட்டர் ஆக சிங்கில் quotesக்கு பதிலாக டபிள் quotes ஐ பயன்படுத்துகிறோம் இந்த ஸ்டேட்மெண்ட்
டைப் String ல் வேரியபிள் greet ஐ உருவாக்குகிறது செய்தியை அச்சடிக்கலாம்
systemoutபிரின்ட்ல்ன் file ஐ சேமித்து இயக்குவோம் பார்ப்பது போல செய்தி variable லில் சேமிக்கப்பட்டு அச்சடிக்கப்பட்டுள்ளது Java ல் Strings ஐயும் சேர்க்க முடியும்
அதை எவ்வாறு செய்வதென பார்ப்போம்
செய்தியில் இருந்து Learner ஐ நீக்குகிறேன்
வேறு variable லில் பெயரை சேமிப்போம்
ஸ்ட்ரிங் நேம் எக்குவல் டோ ஜாவா செய்தியை உருவாக்க அந்த stringகளை சேர்ப்போம் ஸ்ட்ரிங் எம்எஸ்ஜி எக்குவல் டோ கிரீட் பிளஸ் நேம் பிரின்ட் statement ல் greet ஐ எம்எஸ்ஜி என மாற்றுக
file ஐ சேமித்து இயக்குக வெளியீடு
கிரீட்டிங் மற்றும் பெயர் என காண்கிறோம்
ஆனால் இடைவெளி அவற்றை பிரிக்கவில்லை எனவே ஸ்பேஸ் character ஐ உருவாக்குவோம் சார் ஸ்பேஸ் எக்குவல் டோ சிங்கில் quotes னுள் ஸ்பேஸ் அப்பர்கேஸ் letterகளை வேரியபிள் பெயருக்கு பயன்படுத்தியுள்ளேன் என்பதை கவனிக்கவும் வேண்டுமெனில் இதை மாற்றிகொள்ளலாம் space ஐ செய்திக்கு சேர்ப்போம் கிரீட் பிளஸ் ஸ்பேஸ் பிளஸ் நேம் file ஐ சேமித்து இயக்கவும் எதிர்பார்த்துபோல வெளியீடைக் காண்கிறோம் சில ஸ்ட்ரிங் operationகளை பார்ப்போம்
ஹெல்லோ மற்றும் java ல் சில எழுத்துக்களையும் அப்பர்கேஸ் ஆக மாற்றுகிறேன்

சிலசமயம் பயனாளர் உள்ளீடு கொடுக்கும் போது இதுபோன்ற மிக்ஸ்ட் கேஸ் இருக்கும்
file ஐ இயக்கி வெளியீட்டைக் காண்போம் வெளியீடு நன்றாக இல்லை
உள்ளீடை சரிசெய்ய ஸ்ட்ரிங் methods ஐ பயன்படுத்துவோம்
எழுதுக கிரீட் எக்குவல் டோ greettoLowerCase இது ஸ்ட்ரிங் greet ன் ஒவ்வொரு எழுத்தையும் lowercase க்கு மாற்றுகிறது நேம் எக்குவல் டோ nametoUpperCase இது ஸ்ட்ரிங் நேம் ன் ஒவ்வொரு எழுத்தையும் uppercase க்கு மாற்றுகிறது
file ஐ சேமித்து இயக்கவும்
ஸ்ட்ரிங் methodகளை பயன்படுத்திய பிறகு வெளியீடு நன்றாக உள்ளது
இவ்வாறுதான் ஸ்ட்ரிங் உருவாக்கி ஸ்ட்ரிங் operationகளை செயல்படுத்த வேண்டும்
பல ஸ்ட்ரிங் மெத்தோட்ஸ் உள்ளன சிக்கலான தலைப்புகள் செல்கையில் அவற்றை பார்ப்போம் இத்துடன் இந்த டியூட்டோரியல் முடிகிறது
இதில் நாம் கற்றது strings ஐ உருவாக்குதல் சேர்த்தல் லவர் case லிருந்து அப்பர் caseக்கு மாற்றுதல் போன்ற ஸ்ட்ரிங் operationகளை செய்தல் இப்போது அசைன்மென்ட்
Java ல் Strings ன் கான்காட் method ஐ படிக்கவும்
Strings ஐ சேர்த்தலில் இருந்து எவ்வாறு இது வேறுபடுகிறது என பார்க்கவும்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
மேலும் விவரங்களுக்கு 2 மூலப்பாடம் டேலன்ட்ஸ்பிரின்ட்
தமிழாக்கம் பிரியா
நன்றி